சுத்தி மரங்கள் செடிகள் எல்லா நறையா இருக்கு.

நெறைய மக்கள் அங்க நின்னு போலீஸ்ஸு கூட பேசிட்ருக்காங்க.

பக்கத்திலியே பில்டிங் ஒன்னு அழகா இருக்கு.

இது காட்டுக்கு நடுவுல இருக்ற ஒரு சின்ன ஊரு.

பக்கத்திலேயே ஒரு வீடு பாதி கட்டிட்டு இருக்காங்க.

தூரத்துல அழஹான ஒரு பெரிய ஊர் இருக்கு.

மேல டப்பாலா ஹோமேட் சாக்லேட்ஸ் வெச்சிருக்கு.

இங்க இருந்து பாக்க குட்டி குட்டி மலைகள் எல்லா இருக்கு.

பின்னாடி யூனியன் பேங்க் அப்டின்ற ஒரு பேனர் வெச்சிருக்கு.

கொழந்தைங்க எல்லா சரக்கு மரத்துல ஏறி வெளையாடிட்ருக்காங்க.

இது ஒரு அழஹான பெரிய ரூம் .

இது ஒரு பெரிய அழகான ஸ்கூல் கேட் .

சர்ச்சுக்கு மேல ரெண்டு பிளஸ் சிம்புல் போட்டுருக்கு.

முன்னாடி நறைய கார் பார்க் செஞ்சிருக்காங்க.

இங்க நெறய சின்ன சின்ன செடிகலெல்லா இருக்கு.

சுத்தி நெறைய செடிகளும் மரங்களும் இருக்கு.

இத டெக்ரேட் பண்ணி வெச்சுருக்கற அழகான ஒரு ரூம் .

உக்காரதுக்காக நெறைய சேர் போட்டு வெச்சுருக்காங்க.

ஒரு ஆள் ஒங்க உக்காந்து கம்ப்யூட்டர்ல வேல பாத்துட்ருக்காரு.

இங்க நெறைய பெண்கள் உக்காந்து காய்கறி கட் பண்ணிட்ருக்காங்க.